Okay ma'am ma'am கம்பி அதெல்லாம் வந்திட்டு இருக்குதுங்களா ma'am? அக்னி TMT கம்பிகள் இருக்குதா ma'am?

உம் okay ma'am ma'am இதுல வந்திட்டு எப்டி ma'am நீங்க discount ஏதாச்சும் பன்னுவிங்களா ma'am? என்ன ma'am மொத்தம்மா அவ்ளோ வாங்கியே fifty percentage தான் discount கிரிங்க Ma'am நாங்க கதவுல இருந்து tiles ல இருந்து எல்லாமே உங்க கிட்ட தான் ma'am order பண்ண போறோம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிகோங்க ma'am

Yes ma'am செங்கல் மட்டுமே முப்பதாயிரம் சொல்றிங்க மண் ma'am

Okay ma'am okay ma'am

ஹம் yes ma'am ஹம் okay தா ma'am

ஆஹ் okay ma'am மறுபடியு கேட்டு சொல்றேன் ma'am

ஹம் ஹம் okay ma'am கண்டிப்பா ma'am

Okay ma'am நீங்க வந்து செங்கல் மண்ணு இதலாம் வந்துட்டு நாங்க சொல்ற location ல வந்துட்டு கொண்டு வந்திருவிங்களா ma'am

Okay ma'am இன்னும் two days ல கொண்டு வர முடியுமா ma'am நாங்க வந்திட்டு நாளைக்கு வந்திட்டு பாக்குறோம் ma'am straight ஆ வந்துட்டு

ஆஹ் yes ma'am ஒன்ற month குள்ள முடிச்சி தாரன்னு சொல்லிருகாங்க ma'am ஒன்ற மாசத்துக்குள்ள முடிச்சு தர try பண்றேன்னு சொல்லிருக்காங்க ma'am நாங்க வந்திட்டு அவ்ளோ speed ஆ வந்துட்டு கொஞ்சம் பண்ணி தர சொல்லி கேட்டுருக்கோம் ma'am கொஞ்சம் urgent ஆ வந்து கட்டி வீடு shift ஆகனும் அதான் ma'am

ஆஹ் okay ma'am அவங்க வந்துட்டு work போகாம வீட்டுல இருந்தா கூட்டிட்டு வந்துரன் ma'am work கு போயிட்டா கூட்டிட்டு வர முடியாது ma'am

ஆஹ் okay ma'am அதுவும் வந்திட்டு நாங்க நாளைக்கே straight ஆவே வந்து பாக்குறோம் ma'am நல்லா தான ma'am இருக்கும் ஆஹ் okay ma'am நாளைக்கு straight ல வந்து பாக்குறோம் ma'am Okay ma'am okay ma'am okay ma'am நாளைக்கு straight ஆ வந்து பாக்குறோம் ma'am

அப்ரோ ஆஹ் hello ma'am கேக்குதா வேற என்ன ma'am உங்க இதுல நல்லா இருக்கும்

ஆஹ் yes ma'am ma'am உங்க கிட்ட இந்த wash basin அது எல்லாம் இருக்குங்கலா ma'am அதுக்கு அப்ரோ குழாய் அதெல்லாம் வேணும் ma'am Hello ma'am கேக்குதுங்களா wash basin குழாய் இதெல்லாம் வேணும் ma'am ஹம் yes ma'am

இதுக்கு முன்னாடி எங்க area ல உள்ளவங்க வந்துட்டு உங்க கிட்ட தான் ma'am எல்லாமே வாங்கி பண்ணிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது னு சொல்லிருந்தாங்க ma'am அதான் ma'am அவங்கதான் ma'am number குடுத்து contact பண்ண சொன்னாங்க

Okay ma'am ma'am நீங்களே வந்திட்டு இந்த வீடு கட்டுறதுக்கு கொத்தனார் அதெல்லாம் arrange பண்ணி குடுப்பிங்களா ma'am

Okay ma'am இப்ப வந்துட்டு நாங்க ஆளு வந்துட்டு arrange பண்ணிட்டோம் ma'am ஆனா வந்துட்டு ஒன்ற மாசத்துல நாங்க முடிச்சு தர கேட்டுருக்குரதுனால அவங்க ரொம்ப அதிகமா amount கேக்குறாங்கலாமா அதான் ma'am இப்ப எவ்ளோ கேட்டுருக்காங்கானா ஒரு five point five lakhs கிட்ட கேட்றுக்காங்க ma'am

ஓ okay ma'am ஏன் speed ஆ முடிச்சு குடுக்குரதுனால அவ்ளோ ஆகுமா ஹம் ஹம் yes ma'am

இல்ல ma'am இருந்தாலும் நாங்க வந்துட்டு கீழ வீடும் மாடில ஒரு மாடி மட்டும் தான் ma'am கேட்ருக்கோம்

Okay ma'am இருந்தாலும் painting லா வந்திட்டு நாங்க தான ma'am எப்டியும் பாத்துக்குறோம்

ஓ okay ma'am painting க்கு வேனா ஆளுங்க நீங்க அனுபுரிங்களா ma'am

Okay ஆஹ் ஆஹ் ஆமா ma'am

Yeah Yes ma'am ஹம் okay okay ma'am

இல்ல ma'am கொத்தனார் வந்துட்டு நாங்க arrange பன்னவங்கள வச்சே முடிச்சிக்கிறோம் ma'am நீங்களும் எப்டியும் அவ்ளோ amount தான் கேப்பேன்னு தான் சொல்றிங்கள்ள ma'am okay ma'am painting மட்டும் வந்துட்டு நீங்க பண்ணி குடுங்க ma'am Okay ma'am painting க்கு நீங்க அப்டி எத்தன பேரு ma'am அனுப்புவிங்க ஹம் ஹம் okay எத்தன நாள்ல அத ma'am முடிச்சு குடுப்பிங்க

உங்க branch வேற எங்க ma'am இருக்கு இங்க Okay okay ma'am

ஒஹ் okay ma'am எல்லா place லையும் இருக்கா ma'am உங்க

கோயம்புத்தூர்ல இன்னொரு place எங்க ma'am இருக்கு Okay okay okay ma'am ஆஹ் okay ma'am ஆஹ் yeah yes ma'am

Okay ma'am ஜன்னல் இருக்கும்ல ma'am அதுக்குலாம் designs போட்டு தருவிங்களா ma'am Okay ma'am இல்ல ma'am designs வந்திட்டு new ஆ போடுவிங்களா இல்ல already போட்டே வச்சிருபிங்களா

Okay ma'am நாங்க வந்துட்டு நாளைக்கு வந்து பாக்குறோம் ma'am எல்லாத்தையுமே இந்த design லாம் பாத்திட்டு நாளைக்கு குடுக்குறோம் அந்த மண்ணு ஜல்லி இந்த மாரி வீடு கட்டுரதுக்கான இந்த things மட்டும் நீங்க வந்துட்டு நாங்க வந்து பாத்ததும் amount pay பண்ணிறோம் நீங்க வந்திட்டு location share பண்ணிருவாங்க அமிச்சி விட்ருங்க ma'am உம் okay ma'am ஆஹ் okay ma'am நாளைக்கு வரோம் ma'am ஆஹ் okay ma'am thank you ma'am குரு ஹரிகிருஷ்ணா. குரு ஹரிகிருஷ்ணா ஏழு ஜூலை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு, முப்பது மார்ச் ஆயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி நாலு சீக்கியர்களின் பதினொரு குருக்களில் எட்டாவது குரு ஆவார்.

ஸ்ரீ குரு ஹரிகிருஷ்ணன் ஜி பால் குரு அல்லது பாலாபிரீதம் என்று அறியப்படுகிறார். இவர் குருநானக் தலைமையிலான நிர்மல் பந்தின் எட்டாவது குரு ஆவார். ஐந்து வயதில் ஆப்ஜிக்கு குறியா மற்றும் எட்டு வயதில் ஜோதி ஜோத்ஜம்மா கிடைத்தது. ஆப்ஜி தனது குழந்தைப்பருவத்தின் மூன்று ஆண்டுகளில் நுண்ணறிவு, ஞானம், உறுதிப்பாடு மற்றும் தைரியத்துடன் சீக்கியர்களை வழிநடத்தினார். இது அவரது சொந்த உதாரணம் மற்றும் வயது, புத்திசாலித்தனம் மற்றும் சுயஅறிவு.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 சாத்புத் சாகிப்பில் அவரது தந்தை ஸ்ரீ குரு ஹரிராய்ஜியின் வீட்டில் தாய் கிருஷ்ணன் கௌஜியின் வயிற்றில் பிறந்தார். நானா சாகி நாட்காட்டியின் படி இப்போதெல்லாம் எட்டு சவான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி மூன்று அன்று வருகிறது. ராமராய்ஜி ஆப்ஜியின் மூத்த சகோதரர். ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்னு அக்டோபரில் குரு ஹரிராய் ஆப்ஜியின் மூத்த சகோதரர் ராம்ராய் மிகவும் புத்திசாலியாகவும், கொள்கையும் திறமையாளராகவும் சீக்கிய சங்கத் மற்றும் ஆசான்களிடையே மரியாதைக்குறியவராகவும், இருந்த போதிலும் தகுதியின் அடிப்படையில் ஆப்ஜியை ஆசிர்வதித்தார். ஒளரங்கசீப் குரு ஹரிராயை டெல்லிக்கு அழைத்த போது குழுமத்தின் கொள்கைகளை தெளிவுபடுத்துவதற்காக குருஜி ஏன் அவருக்கு பதிலாக ராம்ராயை அனுப்பினார்? ஒளரங்கசீப் குரு ஹரிராயை டெல்லிக்கு அழைத்த போது குருஜி குழுமத்தின் கொள்கைகளை தெளிவுபடுத்துவதற்காக அவருக்கு பதிலாக ராம்ரியை ராம்ராயை அனுப்பினார். ராமராய் முதலில் தனது திறமையால் பேரரசர் ஒளரங்கசீப்பைக் கவர்ந்து பின்னர் அற்ப்புதங்களை நிகழ்த்தினார். பின்னர் முல்லாக்களின் வேண்டுகோலின் பேரில் ஒளரங்கசீப் ராம்ராயிடம் உங்கள் புத்தகத்தில் மிட்டி முஸ்லீம் கீ எம்திராய் பைக்குமியார் என்று எழுதி இஸ்லாம் கண்டனம் செய்யப்பட்டுள்ளது என்று கேட்டார். ராஜா மீது தனது செல்வாக்கை தக்கவைத்துக் கொள்வதற்காகவும், அவரது மகிழ்ச்சியைப் பெறுவதற்காகவும், ராமராய் அசல் வார்த்தையை மிடி payment கீ பைக்குமியார் என்று கூறினார். ஆனால் எழுத்துபிழை காரணமாக அது முஸ்லீம் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்தக் கடினம் கடுமையான கீழ்ப்படியாமையின் காரணமாக, குரு ஹரிராய்ஜி அவரது சிம்மாசனத்தைப் பறித்து அவரை என்றென்றும் கைவிட்டார். இந்தக் காரணத்திற்க்காக ஆமாத்மிக்கு ராம்ராய்க்கு தனது எதிர்ப்பை தொடர்ந்தார். குர்கதியில் அமர்ந்த பிறகு ஆப்ஜி சீக்கிய மதத்தைப் போதித்து, கிராத்புத் சாகிப்பில் முதல் குருக்களைப் போல சீக்கியர்களுக்கு போதித்தார். பிறக்கும் போதே தன் வீட்டில் பிறந்த பெண் குழந்தைகளைக் கொல்வதில் ரோபரைச் சேர்ந்த பணக்காரரான ராஜாராம் தனது நீதிமன்றத்திற்கு வரவிடாமல் ஆப்ஜி தடுத்தார். அந்த மனிதன் மனம் திருந்தி இனிமேல் நல்லவனாக இருப்பேன் என்றார். உறுதியளித்த போது ஆப்ஜி இந்த பெண் கொலையாளிகளை நெரிசலான நீதிமற்றத்தில் தண்டித்து அவரைக் காப்பாற்றினார். இவ்வாறாக ஆப்ஜி பல உபகாரங்களைச் செய்தார்.

ஆனால் ஒளரங்கசீப் ராஜா ஜெய்சிங்கிற்கு குரு சாகிப்பை டெல்லிக்கு அழைக்கும்படி கட்டளையிட்டார். ராஜா ஜெய் பெருமூச்சு தனது திவான் பாராஸ்ராமை குருசாகிப்பை டெல்லிக்கு மரியாதையுடன் அழைத்துவர அனுப்பினார். திவான் பராஸ்ராம் சாத்பூரை அடைந்து குரு சாகிப்பை டெல்லிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். திவான் சாத்பூரை அடைந்து குரு சாகிப்பை டெல்லிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். டெல்லி செல்வதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒளரங்கசீப் போன்ற மன்னனின் முகத்தைத் தான் பார்க்கமாட்டேன் என்று திவானிடம் குருசாகிப் கூறினார். இறுதியில் குருசாகிப் தனது தாயாரிடமும், சீக்கிய சங்கத்தினரிடமும் ஆலோசனை செய்து டெல்லி செல்ல முடிவு செய்தார். குருஜி நடந்துகொண்டிருந்த போது சீக்கிய சங்கத்தின் பெரும் கூட்டம் கிராத்பூருக்கு வந்தது. குருசாகிப் அனைவருக்கும் பொறுமையையும், ஆறுதலையும் கொடுத்தார்.

குருஜி முதலிரவில் பன்சோக்கரை வெட்டினார். ஒரு திமிர்பிடித்த பண்டித் லால்சன் குருஜியை சந்தித்து சீக்கியர்கள் உங்களை குரு ஹரிகிருஷ்ணா என்று அழைப்பதாகக் கூறினார். கீதை துவாபர் யுகத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் ஜியால் இயற்றப்பட்டது.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 குருனாக் பாட்ஷா அவருடைய அருளால் கீதையின் அர்த்தத்தைத் தருவார். பண்டிதர் சென்று சாஷி என்ற எழுத்தறிவில்லாத ஜீயரை அழைத்து வ பார்த் அழைத்து வந்தார். சத்குரு அவரைப் பார்த்து பண்டித்ஜியின் மிஷாவைச் செய்ய சொன்னார்.

சத்குருஜியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சீக்கியராக மாறினார். மேலும் அவர் இந்தப் பகுதியில் சீக்கிய மதத்தைப் பரப்பினார் . டெல்லி சென்றடைந்த பிறகு குரு சாகிப் எங்கே தங்கினார்? டெல்லியை அடைந்த பிறகு குரு சாகிப் இன்று குருத்வாரா bungalow சாகிப் இருக்கும் ராஜா ஜெய்சிங்கின் bungalow வில் தங்கினார். ஒளரங்கசீப் தரிசனத்திற்கான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். தந்தை கொடுத்த உத்தரவின் படி கோ தர்சன் பேசான் என்று கூறி தரிசனம் தர மறுத்து என்று எழுதி அனுப்பினார். ஒளரங்கசீப் தனது மகன் சப்ஜாதா முஸாமை குருவிடம் அனுப்பினார். குருஜி அவருக்கு ஆன்மீக போதனைகளை அளித்து அவரைப் பாராட்டினார். ராம்ராய்க்கு அரியணை வழங்கப்படவில்லை என்ற பேச்சு எழுந்த போது, குருஜி அரியணை பரம்பரை சொத்து அல்ல என்று தெளிவுபடுத்தினார். ராமராய் குர்பானியின் வசனத்தை மாற்றினார். இதனால் அவரது தந்தை குருஜி அவரைக் கைவிட்டார். எனவே குர்கானி பற்றிய அவரது கூற்று தவறானது. இந்த விளக்கத்தை ஜெக்ஜாதா உபாசம் கேட்டவுடன் குருஜியின் ஞானத்தை ஒளரங்கசீப் நம்பினார்.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 குருசாகிப் தனது தடியை பத்ராணியின் தலையில் வைத்து இது பத்ராணி என்று கூறி தன் மகனின் விருப்பம் நிறைவேற ஆசிர்வதித்தார். அந்த நாட்களில் டெல்லியில் காய்ச்சலும், பெரியம்மையும் பரவின. குருஜி இரவும் பகலும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உதவினார். குரு ஹரிகிருஷ்ணா வேறு என்ன பெயர்களால் அறியப்படுகிறார்? சீக்கியத்தின் இளைய சத்குரு , பாலாபிரீத்தம் , மற்றும் அஷ்டம் பல்பிரம் போன்ற வார்த்தைகளால் நினைவு கூரப்படுகிறார். ஸ்ரீ குருநானக் சாகிப்ஜியின் எட்டாவது வாரிசு ஆவார். குரு ஹரிகிருஷ்ணர் கி. பி. ஆயிரத்தி அருநூத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார். சாத்புத் சாகிப்பின் மாதா கிருஷ்ணா கௌரிஜியின் வயிற்றில் ஸ்ரீ குரு ஹரிராய் ஜியின் இல்லம். ராம்ராய்க்கு இது தெரியவந்ததும் குருசாகிப்பிற்கு எதிராக சதி திட்டம் தீட்டத் தொடங்கினார். அவர் என்ன செய்தார்? ராம்ராய் இதை அறிந்ததும் குருசாகிப்பிற்கு எதிராக சதித்திட்டங்களை திட்டமிடத் தொடங்கினார். அவர் தனது மாமா தீர்மாலுடன் ஆலோசனை செய்து அவருடன் சில மாசங்களைக் கட்டி, அவர்கள் மூலம் தன்னை ஒரு குருவாக பிரபலப்படுத்த முயன்றார். ஆனால் சீக்கியர்கள் குரு ஹரிராய்சாகிப்பின் முடிவை அறிந்திருந்தனர். அதனால் தான் ராம்ராயை யாரும் தங்கள் குருவாக கருதவில்லை. இங்கிருந்து நேரடியாக ஒளரங்கசீப்பிடம் சென்று நான் மூத்த மகன் குரியாயின் மீது எனக்கு உரிமை உண்டு என்றார்.

சத்குருஜியிடம் என் சார்பாக டெல்லிக்கு வருமாறும் அவரை ஒரு பல்லக்கில் அழைத்துச் செல்லும்படியும் கேட்டுக்கொண்டார். ஒளரங்கசீப்பின் அழைப்பின் பேரில் குருஜி டெல்லி செல்கிறார் என்று கிராத்பூரைச் சுற்றியுள்ள பலர் கேள்விப்பட்டதால் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஆணவ பண்டிதரிடம் இதைக்கேட்டு சர்வ வல்லமைபடைத்த குருஜி என்ன சொன்னார்? ஆணவ பண்டிதரிடம் இதைக்கேட்டதும் ஞானம் மிக்கவரும் எல்லாக் கலைகளிலும் வல்லவருமான குருஜி அவரிடம் நாம் கடவுளின் ஊழியர்கள் என்றார். நாங்கள் எப்படி வளரவேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது! ஆனால் நீங்கள் மீண்டும் எங்களுடன் சஸ்த்ராத் செய்யவேண்டும். முதலில் நீங்கள் உங்கள் சொந்த விருப்பப்படி தேர்ந்தெடுக்கும் எந்த சீக்கியருடன் சண்டையிடுவது பற்றி சிந்தியுங்கள். போகிராமத்திலிருந்து யாரையாவது அழைத்து வாருங்கள். அவர் உங்களுக்கு பதிலளித்து உங்களை குறிவைப்பார்.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

குருஜியின் குழந்தைப்பருவத்தைப் பற்றி சில பிராமணர்களால் மூட நம்பிக்கைகளால் நிரப்பப்பட்டது. நான் அவரை அரண்மனைக்கு அழைத்து குரு உண்மையாக இருந்தால் அவர் இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தேன். என் மடியில் உட்காருங்கள்,

குழந்தை குரு ஹரிகிருஷ்ணா சாகிப் மற்ற அனைவரையும் கடந்து ராஜா ஜெய்சிங்கின் ராணியின் மடியில் அமர்ந்தார். ராணிக்கு அடிமையானார். டெல்லி சென்றடைந்த சத்குரு பேரரசர் ஒளரங்கசீப்பை சந்திக்க மறுத்துவிட்டார்.

யாருக்கும் அநீதி இலைக்கவில்லை. குரு ஹரிகிருஷ்ண சாகிப்ஜியின் உறுதியை பேரரசர் நன்றாகவே பார்த்திருந்தார். ஆனால் ஒளரங்கசீப் ராம்ராயிடம் வந்து கூர்வாரா, தம்மால், சாமாத்ரி ஆகிய ஏழு கிராமங்களை கொடுத்தார் மற்றும் ராஜ்பூரா ஜாகிர்களாக, டேராடுன் பின்னர் இங்கு குடியேறியது. ராம்ராய் தனது ஜாகிரிடம் சென்று தனது தனிப் பிரிவில் அமர்ந்தார். ஆயிரத்தி அருநூத்தி அறுபத்தி நாளில் பெரியம்மை நோய் பரவிய போது குருஜி டெல்லியில் இருந்தார். மக்கள் நோயால் இறந்து கொண்டிருந்தனர். எங்கும் கூச்சல் எழுந்தது. குருஜி கஷ்டப்படும் ஏழைகளுக்கு உதவத் தொடங்கினார். தசமபாகம், காணிக்கை இதற்கு பயன்படுத்தப்பட்டது. குருஜி தன்னைப் பற்றி கவலைப்படாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்யத்தொடங்கினார். அதன் விளைவாக ஓருநாள் குருஜி ஹரிகிருஷ்ண சாகிப்ஜிக்கும் காய்ச்சல் வந்தது. சத்குருஜியின் உடலிலும் சின்னம்மை என்ற நோயின் அறிகுறிகள் தோன்ற தொடங்கின. சத்குருஜி அடுத்த குரு பாபா பாகாலே நெருங்கி வருகிறார் என்று முழு சபைக்கும் கட்டளையிட்டார். அதாவது நமக்குப் பிறகு குரியாவுக்கு பொறுப்பேற்கும் பெரிய மனிதர் பாகாலே கிராமத்தில் இருக்கிறார். இப்படி சொல்லிவிட்டு ஆயிரத்தி அருநூத்தி அறுபத்தி நாலு மார்ச் முப்பதில் காலமானார். பாலா சாகிப், பூத்வாரா சாகிப் ஜமுனா நதிக்கரையில் அவர் தகனம் செய்யப்பட இடத்தில் இப்போது அழகுபடுத்தப்பட்டுள்ளார். ஜோதியை எடுக்கும் போது ஆப்ஜியின் வயது எட்டரை ஆண்டுகள். ஆப்ஜி குரியாவை இரண்டரை வருடங்கள் தான் செய்தார். Hai இனியா அஹ் what a surprise திடீர்னு call பண்ணி இருக்கிற. என்ன ஏதும் விசேஷமா? ஆஹ் ஒன்னும் இல்லப்பா கொஞ்சம் work schedule அது போக என்னன்னா இப்போ work பண்ற இடத்துல இருந்து என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.

அதான் என்னடா பண்ணலாம் எப்படி packup எப்படி pack பண்றது அப்படிங்கறது ஒரு idea வே இல்ல, அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேனா அதான் mind ல ஒண்ணுமே ஓடல அதான் கொஞ்சம் voice கொஞ்சம் dull ஆ இருக்கிற மாதிரி இருக்கு. மத்தபடி ஒன்னும் இல்ல. ஆமாப்பா அப்புறம் என்ன சொல்றது? என்னைக்கா இருந்தாலும் native வந்தாகணும். So அதான் கொஞ்சம் nearest ஆ work பண்ற இடத்திலேயே இருந்தால் கொஞ்சம், நான் சொல்றது உனக்கு புரியுமண்ணு நினைக்கிறேன். நான் வந்துட்டு போக கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல அதான் பார்த்தேன். அதான் உனக்கு ஏதுவும் idea இருக்கா shift பண்ற மாதிரி எதுவும் இது, service மாதிரி ஏதாவது பண்றாங்களா, ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல பார்த்தியா அதான் உனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்ல idea இருந்தா சொல்லேன். ஓ இப்படி எல்லாம் service இருக்கு இனியா பரவாயில்ல, இது வந்து other country தான் நான் கேள்விப்பட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர் கூட இப்படி ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய product எல்லாத்தையுமே, direct ஆ அவங்களோட company க்கு அவங்களே pack பண்ணி container set பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க but ஆனா ship வீட்ட home shift பண்றதுக்கு இப்படி ஒரு option இருக்கின்றது எனக்கு நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஆஹ் things எல்லாமே அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்ற. உம் But நம்மை எதுவும் கூட போற மாதிரி இருக்குமா? நம்ம அந்த process பொருள் things ஓட owners எல்லாம் கூட போக வேண்டியது இருக்குமா? ஏன்னா நம்ம things அனுப்புறோம். ஆஹ் எப்படியும் கண்டிப்பா இந்த வீட்ல உள்ள things முக்கியமான பொருள் எல்லாம் அனுப்புவோம். அது நம்மளோட பொருளா அவங்க கண்டிப்பா கொண்டு போய் சேத்துருவாங்க அப்படிங்கறதுக்கு என்ன ஒரு secure இருக்கா?